டவர்ர சுத்தி கம்பில வேலி போட்டுருக்காங்க.

அங்க ஒருத்தர் ரெஸ்டாரன்ட் குள்ள உக்கான்ட் இருக்குறதையும் பாக்கலாம்.

இந்த கடைக்கு முன்னாடி நெறைய டூ வீலர்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க.

பில்டிங் முன்னாடி ஆட்டோ வையும் ரிக்ஷா வையும் நிறுத்தி வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு அழகான கெஸ்ட்டௌஸ் காட்டிருக்காங்க.

நடுவுல வண்டி போறதுக்கு ஒரு ரோடு போட்டுருக்காங்க.

இந்த கிரவுண்ட்ள ஒருத்தர் ப்ளூ கலர் டிரஸ் போட்டு நின்னுட்டுருக்காரு.

அந்தக் கடையில பல வகையான பழங்கள் இருக்கு.

இந்த ஓட்டலோட இன்டீரியர் லைட்ஸ் எல்லா ரொம்ப அழகா இருக்கு.

ஏ_டி_எம் க்கு முன்னாடி இரண்டு பேர் நின்னுட்டிருக்காங்க.

இங்க அனுமன் ஃபோட்டோவு முருகன் ஃபோட்டோவு ஒரு கட்டடத்துல வரஞ்சு வச்சுருக்காங்க.

இந்த கட்டடத்துக்கு மேல ஸ்ரீராம ஜெயராமன்னு எழுதி இருக்காங்க.

டேபிள் மேல வெயிட்டிங் மெஷின் இருக்கு.

இந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் கார் நின்னுட்டு இருக்கு.

செவுத்துல ஒரு வைட் ஃபேன் இருக்கறதையு பாக்கலா.

விநாயகர் சிலைக்கு முன்னாடியு பின்னாடியு கொடி புடிச்சிட்டு வராங்க.

அந்த கோவில்குள்ள ஒரு சின்ன கொக இருக்கு.

இது வந்து பாக்குறதுக்கு காட்டேஜ் மாதிரி இருக்கு.

இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்குது.

இத சிஸ்வமேதா காட்டுக்கு முன்னாடி நெறைய டேபிள வெச்சிருக்காங்க.

கடையோட மேற்பகுதியில கலர் பேப்பர் கட்டி வெச்சிருக்காங்க.

கடையில இருக்குற ரேக்குல நெறையா டூல்ஸ்கள்ஸ் எல்லா இருக்கு.

இந்த மாட்டோட கழுத்துல ரெட் மற்றும் ஒய்ட் கலர்ல கயிறு கட்டிருக்காங்க.

ஸும்மிங் பூல் சுத்தி காம்பௌண்ட் போட்டுருக்காங்க.

காம்பௌண்ட் பக்கத்திலயே நெறைய பெரிய மரங்கள் இருக்கு.

இந்த படத்துல பெரிய பெரிய பாறைகள் இருக்கு.

அந்த வீல்ஸ் எல்லாத்தையு ரேக்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.

இந்த வீடு பக்கத்துலயே நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த படத்துல பரதநாட்டியம் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடந்துட்ருக்கு.